அப்போ ஒண்ணு better ஆன ஒரு idea சொல்றேன்

அடுத்தது ரெண்டு லட்சம் தான் உனக்கு கிடைக்கும் நாலு லட்சம் நீ கொடுக்கணும்

மீதி ரெண்டு லட்சத்துக்கு யார்ட்ட கேட்டிருக்கீங்க amount இன்னும் யார்கிட்டயும் கேக்கல இனிமே தான் try பண்ணணும் உம் உம் அதுக்கு தான் சொல்றேன்

உன்னோட office லயே கொஞ்சம் higher official இருப்பாங்கல்ல

எவ்வளவு இருக்கும்

எவ்வளவு இருக்கும்னு கேட்கிறேன் ஒரு forty thousand forty thousand இருக்கும்ல அப்போ பிரச்சனையே இல்லை ஏழு எட்டு லட்சம் வரைக்கும் loan தருவாங்க

ஆமா எங்க நீங்க வந்து வாங்கினாலுமே உங்களுக்கு வட்டி தான் உங்களுக்கு

அதனால சொல்றேன் நீ best அவங்கள்ட்ட பேசிட்டு

அவங்க வந்து உனக்கு அவங்க எதுவும் loan எடுக்காம இருக்காங்க அப்படின்னா அவங்களோட CIBIL எல்லாம் correct ஆ இருந்துச்சுன்னா அவங்களை வச்சு நீ loan எடுத்துக்கலாம் இல்ல அவங்க help பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலையே

அவங்க என்கிட்ட நல்லாதான் பேசுவாங்க கேட்கலாம் கேட்டுப் பாக்கறேன்

இன்னும் ஒரு பக்கமா கடன் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இருக்காதில்ல உம் அதுவும் சரிதான் கேட்டுப்பாக்குறேன்

பாத்துட்டு என்ன ஏதுன்னு எனக்கு detail ஆ சொல்றியா

உன் detail லயும் send வை, நீ கேட்டு பாத்திருக்க இல்ல

அப்புறம் என்ன எப்ப marriage அது ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அப்புறம்தான் சரி சரி நம்ம loan வாங்கி process பண்ணா அந்த ஒரு மாசத்திலயே கூட கிடைச்சுரும்

நீ என்னன்னு correct ஆ எனக்கு decide பண்ணிட்டு சொல்லு

நான் சொல்றேன் அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன் எனக்கு இந்த details எல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ அவங்க form அனுப்புவாங்க அதை fill பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு

நான் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்க சொன்னேன் இல்ல அவங்க detail லயும் கேட்டு வச்சுக்கோ

okay வா அப்படின்னா தான் ஏதாவது பண்~

மீதி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, எடுத்து வச்சுக்கோ ஒன்றுக்கு இரண்டு தடவை சொல்லிட்டேன்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

நான் இப்ப agriculture அ பத்தி பேச போறேன் agriculture வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து daily காலையில இருந்து night தூங்குற வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடுதான் ரொம்ப முக்கியம் அதனால agriculture விவசாயம் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது

மதியம் night எல்லாம் tiffin இருக்க முடியும் அதனால விவசாயம் ரொம்ப முக்கியம் விவசாயம் எல்லாம் காடு இல்லின்னாலும் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா சா~ ஆரம்பிங்க

இந்தமாதிரி வீட்ல இருக்க பொருள் வச்சு போட்டு நல்லா பராமரிக்கலாம் விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த தக்காளியை இப்ப நம்ம வாங்குனோம்னா நம்மளுக்கு காசும் மிச்சம் நம்ம வீட்டுல இருக்கிற

அங்க ஏதாச்சும் இந்த ஒரு செடி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடி போட்டு நல்லா பராமரிக்கலாம் உங்க வீட்டுல வந்து எங்க பாட்டி எல்லாம் நிறைய செடி மேல ஆர்வம் விவசாயம் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால எங்க வீட்டு மெத்தையில வந்து நிறைய தொட்டியெல்லாம் வச்சு புடலங்காய் அது இதுன்னு நல்லா வளர்த்துவாங்க நாங்களும் நா~ எங்க பாட்டி நிறைய support பண்ணி நாங்களும் நிறைய பூச்செடி agriculture நிறைய பண்ணுவோம் நிறைய செடி புடலங்காய், கத்திரிக்காய், பாவக்காய் அது carrot இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் வச்சு வளர்த்துவோம் எங்க பாட்டி வந்து அதுக்கு எருவுன்னா ரொம்ப பாத்து இந்த கோழி சாணம், புறா சாணம் இதெல்லாம் அதையே நாங்க வெச்சு எருவா போட்டுக்குவோம் நாங்க வீட்டுல கோழி இதெல்லாம் வளத்துறோம் அதனால அதே எருவா போட்டுக்குவோம் மாடு agriculture க்கு ரொம்ப பயன்படக்கூடியது மாடு வந்து agriculture க்கு ரொம்ப புழு எப்படி விவசாயியின் நண்பனோ அதே மாதிரி மாடும் ரொம்ப நல்லது அதோட மாட்டு சாணத்தை எல்லாம் waste பண்ணக் கூடாது.

இந்த சின்ன சின்ன கீரை வகையெல்லாம் போட்டோம்ன்னா நம்ம daily அத வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் கீரைங்கெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு சத்தா இருக்கும் புளிச்சக்கீரை இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு சத்தா இருக்கும் வீட்ல அதே மாதிரி புழுவு இதெல்லாம் இருந்தாதான் செடி வளத்தணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை சின்ன தொட்டி வச்சு நீங்க வீட்டுல பழைய tea எப்பயுமே போடுவீங்க அதே மாதிரி tea தூள்ல கொஞ்சமா அஹ் மீதி இருந்துச்சுன்னா எடுத்து அதே மாதிரி செடிக்கு போட்டு நிறைய வளர்த்தலாம் இந்த முட்டத்தொல்லி முட்டத்தொல்லி எல்லாம் அதே மாதிரி waste பண்ணக் கூடாது முட்டத்தொல்லியெல்லாம் எடுத்து சேத்தி வச்சு அத ஒரு இதா வளர்க்கணும் அதே மாதிரி plastic cover ல செடி வளர்த்தாதீங்க plastic cover லாம் செடி வளர்த்தக் கூடாது

விவசாயம் வீட்டுக்கும் பொருள் தேவைப்படும் உங்களுக்கு பணமும் சம்பாரிக்கலாம் விவசாயம் பண்ணீங்கன்னாதான் போயி next அடுத்து வர generation லாம் பொழைக்க முடியும் விவசாயம் இல்லைன்னா எதுவுமே இல்லை விவசாயம் பண்ணுங்க எல்லாரும் விவசாயம்தான் முக்கியம் so வீட்டுல சின்னதா ஏதாச்சும் ஒரு பழைய உடைஞ்சு போன குண்டா ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுலக்கூட மண்ணு கொட்டியாச்சு சின்னதா விதை போடுங்க அது வளந்தா கூட பின் காலத்துல உங்களுக்கு வந்து

பண்ணுங்க விவசாயம் எல்லாம் காடு இருந்தா மட்டும்தான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் இல்லைன்னா கடையிலேதான் வாங்கணும்னா கடையில வாங்குனா hybrid பழமா இருக்கும் மருந்து போட்டு வளர்ப்பாங்க நம்ம வீட்டில செஞ்சோம்னா நம்ம வீட்டில செய்யிற அளவுக்கெல்லாம் அது சத்தா இருக்காது அதனாலே வீட்டில செஞ்சீங்கன்னா நம்ம நல்லா சத்தா இருக்கும் அது வீட்டுல செஞ்சு பழகிக்கோங்க தக்காளி போடுங்க மிளகாய் போடுங்க பாவக்காய் போடுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன காய்கறிகள் எல்லாம் வீட்டுல போட்டு வளர்த்துங்க அதே நம்மளுக்கு போதும் அது சாப்பிட்டாலே நம்ம நல்லா healthy யா strong இருப்போம் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு வயசு தாண்டிருச்சுன்னாலே நம்ம body weak ஆயிருது உடம்பெல்லாம் ரொம்ப சோர்ந்துருது அது எதனாலன்னா நம்ம உடம்புல சத்தான பொருட்கள்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்காதனால வீட்ல குழந்தைங்க இருந்தா அவிங்களுக்கும் கத்துக் கொடுங்க

கோணங்கா மரம், நெல்லிக்காய் மரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள்லாம் வைங்க மரம் வச்சீங்கன்னா அதுங்க நீங்க இப்ப வச்சீங்கன்னாதான் உங்க பசங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட அவிங்களே சாப்பிட்டு இந்த மாதிரி அடுத்து அவிங்க ஏதாச்சும் மரம் பார்ப்பாங்க இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் நிறைய வைக்கிறதுனாலதான் கொஞ்சம் nature ஆ இருக்கும் உடம்பெல்லாம் healthy யா இருக்கும் விவசாயம் எல்லாம் ரொம்ப முக்கியம் okay அஹ் நெல்லு இதெல்லாம் போட்டா மட்டுமே விவசாயம் இல்ல நிலத்தை நல்லா பராமரிச்சாலே விவசாயம்தான் நீங்க வாழைமரம் வாழைமரம் எல்லாம் வச்சீங்கன்னா நல்ல அஹ் இது நல்லா விவசாயமும் கிடைக்கும் அதனால வாழைமரம் எல்லாம் கொஞ்சம் வையுங்க நெல்லிக்காய் மரம், கொய்யாக்காய் மரம் எல்லாம் வைங்க கொய்யாக்காய் இலை கொய்யாக்காய் இதெல்லாம் ரொம்ப பனை மரமும் அதே மாதிரி பனை மரம் top ல இருந்து bottom வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு உபயோகப்படுறதுதான்

அதோட ஓலை பனை ஓலையை வச்சு குடிசை வே~ கட்டலாம் பனைமரம் ரொம்ப பெருசாச்சுனா அது வெட்டணும்னா கூட நம்ம காசு நம்மளுக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும் அதனால விவசாயம் ரொம்ப நல்லா பண்ணுங்க விவசாயம்தான் நம்மளுக்கு எல்லாமே எங்க பாட்டி எல்லாம் வந்தாங்கன்னா எங்க வீட்டுல கொஞ்சம் இடம் இல்லாதனால இங்க எங்க மெத்தையில வந்து செடி அது இதுன்னு வைப்பாங்க நாங்க புறா வளர்த்திறோம் அதனால அந்த புறா அதோட கழிவுகள் இதெல்லாம் செடிக்கு நல்லா உரமா இருக்கறதுனால செடி நல்லா வளரும் அதே மாதிரி கீழயும் கொஞ்சம் இடம் இருக்கு அங்கயும் நிறைய செடி எல்லாம் வைப்பாங்க கத்திரிக்காய், பாவக்காய், வெங்காயம் இந்த மாதிரி செடியெல்லாம் அதே மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்ன்னா கொஞ்சம் கோழி எல்லாம் இருக்கு கோழி அதே மாதிரி இறந்திருச்சுன்னா கோழியை தூக்கி எல்லாம் போடாதீங்க கோழியைப் புதைங்க செடிங்க பக்கத்திலே புதைங்க அதுங்களும் உ~ உரமா மாறி இந்தச் செடிய வளர வைக்கிறதுக்கு வந்து இதா கொடுக்கும். ஏதாச்சும் உயிரினம் செத்துருச்சுன்னா அத தூக்கிப் போடாதீங்க அதுங்களை புதைங்க புதைச்சீங்கன்னா அதுங்களும் ஒரு எ~ எருவா மாதிரி செடிங்களா இருக்கு வளர்ற மாதிரி இருக்கும் வந்து செத்தாலும் அதோட உயிர் அந்த செடிங்களுக்கு இருக்கும் அதாவது க~ இந்த மாதிரி விஷயத்தன்னா விவசாயம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புழுவு இதெல்லாம் போட்டாதான் விவசாயம் இல்ல புழுவும் இல்லாம எ~ எவ்வளவோ பண்ணலாம் நிறைய பேரு மண்ணு சரியில்லை அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நாம மண்ணை

காலையில போய் தண்ணி ஊத்துங்க வ~ செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி புடிச்சு ஊத்துங்க அதுங்களுக்கு எல்லாம் நல்லா புல்லு கில்லுலாம் extra இந்த சின்ன சின்ன செடிங்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் புடுங்கி போட்டுருங்க அதுங்களுக்கு எல்லாம் disturbance செடி நல்லா free யா வளரணும் எதுவும் di~ disturbance எல்லாம் இருக்கக் கூடாது அதே மாதிரி காத்து நல்லா அடிக்கிற பக்கம் எல்லாம் வைக்காதீங்க அதனால அதுக்கு தகுந்த இடத்துல நல்லா வச்சு வளர்த்துனீங்கன்னா நல்லா வளரும் அந்த செடிலாம் அதே மாதிரி நாங்க எங்க பசங்க நாங்க வந்து நிறைய பேரு எங்க friends எல்லாம் சேர்ந்து வெளியூருக்கு எல்லாம் போய் நிறைய செடி வச்சு விழிப்புணர்வு கொடுப்போம் இந்த மாதிரி செடி வையுங்க அப்பனாதான் அடுத்த generation வந்து நல்லா விவசாயம் விவசாயம் பண்ணா தான் நம்மளால strong ஆ இருக்க முடியும் எந்த இதுக்கு நம்மகிட்ட இருக்கும் இப்ப corona லாம் வந்துச்சு lockdown ல எல்லாம் நிறைய வெறும் உடம்புல சத்து இல்லாம எல்லாம் இறந்துட்டாங்க எதனாலனா விவசாயம் பண்ணாதனாலதான் விவசாயம் பண்ணா உடம்பும் fit ஆகும் நம்ம healthy ஆவும் இருக்கலாம் விவசாயம் பண்ணா நம்மளுக்கு நல்லா workedout workout பண்ண மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு பலன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இந்த lockdown time ல நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால எல்லாம் lockdown time ல நிறைய செடி வச்சு வளர்த்துங்க

சும்மா இருக்கிற time செடியை பார்த்துக்கிட்டு செடிக்கு உரம் போட்டுக்கிட்டு யூடுயூப் எல்லாம் நிறைய videos போடுறாங்க இந்த மாதிரி செடி வளர்த்துக்கங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னுட்டு வீட்ல எல்லாம் நிறைய நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன எப்படி செடி ஒரு செடி வளரும்றது கொ~ கொடுத்து எல்லாமே பண்றாங்க இப்ப ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு என்னென்ன தேவை அது எப்படி வளரும் அது எந்த season ல பூ வைக்கும் எந்த season ல காயாகும் எந்த season ல பறிக்கணும் எல்லாமே காட்டும் உங்களுக்கு தேவையானது அப்படி எதுவும் தெரியலைன்னா கூட எல்லாத்துகிட்டயுமே இப்ப mobile இருக்கு எல்லாருமே யூடுயூப்ல போய் பார்த்து எல்லாமே விவசாயம் கத்துக்கலாம் விவசா~ அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் கிடையாது எல்லாருக்குமே விவசாயம் கத்துக்கலாம் விவசாயம் ரொம்ப முக்கியம் அதனால எல்லாரும் விவசாயம் செய்யுங்க விவசாயம் செஞ்சாதான் உடம்பெல்லாம் சத்தா இருக்கும் நம்ப நல்லா கீரை அது இதுன்னு சாப்பிட்டோம்னாதான்

hospital க்கு போகணும்ட்டு அடிக்கடிக்கு அவசியமும் இருக்காது இப்ப அடிக்கடிக்கு நிறைய பேர் hospital எல்லாம் போறாங்க அவிங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனாலதான் அதுக்கு நிறைய கீரை இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நல்லா strong ஆ இருப்பாங்க இத்தோட நான் agriculture பத்தி சொல்றதை முடிச்சுக்கிறேன். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் treat பண்றாங்களா இல்லைன்னா எல்லாருக்கும் சமமா ஒரே அளவு தான் attention கொடுக்குறாங்களா அப்படி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான பதில் no தான் ஒருத்தரை பார்த்து வணக்கம் sir னு சொல்றதும் அதே இன்னொருத்தரை பார்த்து just smile மட்டும் பண்ணிட்டு கடந்து போறதும் நம்ம நிறைய சமயங்கள்ல பார்த்திருப்போம் மேலும் அத செஞ்சிருப்போம் இந்த வேறுபாட கொண்டு வந்தது sir அப்படின்னு நீங்க கூப்பிடறவரோட செயல்தான்னு சொல்லலாம் ஏன்னா அவரு எல்லாரும் தன்னைப் பார்த்து மரியாதை செலுத்தற மாதிரியான ஒரு வெற்றியை இந்த உலகத்துக்கு பெருமையா காமிச்சிருப்பாரு இதெல்லாம் தாண்டி அவருக்கு இந்த மரியாதை தேவைதான்னும் கூடவே பெருமைக்குரிய நபர் தான்னும் அவரை நீங்க நம்புனது முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கைய நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழிகளைதான் இந்த chapter ல பார்க்க போறோம் look important it helps you think important ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற பழமொழி பழசா இருந்தாலுமே அது ஒரு மறுக்க முடியாத உண்மைதான் இப்ப நீங்க ஒரு interview இல்ல ஒரு function போறீங்கன்னா அதுக்கு போற மாதிரியான looks அ உங்களுக்கு நீங்க கொடுங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதே போல மத்தவங்களையும் உங்கள பார்க்க வைங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு முக்கியமான meeting க்கு ready ஆயிட்டு இருக்கீங்கன்னா உங்கள நீங்களே உங்களோட clients கண்ணுல இருந்து view பண்ணி பாருங்க அப்ப எப்படி நீங்க அவங்களுக்கு பிரதிபலிக்க போறீங்கன்னு ஒரு idea கிடைக்கும் இதுக்கு ஒரு simple ஆன example அ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 அதே grapes அ இன்னொரு side ல poly ethylene cover ல neat ஆ pack பண்ணி வச்சிருந்தாங்களாம் கூடவே first one ஓட rate உ ஒரு pound fifteen dollars க்கும் அப்புறம் second one ஓட rate உ ஒரு pound twenty five ன்னும் board மாட்டி வச்சிருந்தாங்களாம் இத பார்த்துட்டு author அங்க இருந்த salesman கிட்ட இந்த ரெண்டு grapes க்கும் என்ன வித்தியாசம்ன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த salesman ரெண்டுமே ஒரே grapes தான் ஆனா packaging ல நாங்க difference காமிக்கிறதுனால ரெண்டாவது வகை grapes எல்லாரையும் attract பண்ணி

உங்களோட தோற்றமும் உடையும்தான் அத உங்களுக்கு set ஆகுற மாதிரியும் அந்த சூழல்ல best ஆ தெரியிற மாதிரியும் இனிமே வடிவமைச்சுக்கோங்க அது கண்டிப்பா உங்களோட first impression அ best ஆ மாத்தும் next உ think your work is important

நான் செங்கல் அடுக்கறேன்னு சொன்னானாம் அதே கேள்விய இன்னொருத்தன்கிட்ட கேட்டப்போ அவன் நான் பணம் சம்பாதிக்க செங்கல் அடுக்கறேன்னு சொன்னானாம் அப்புறம் அதே மாதிரி வேலை பாக்குற இன்னொருத்தர்கிட்ட திருப்பியும் அதே கேள்வியைக் கேட்டப்போ நான் ஒரு பிரம்மாண்டமான building கட்டிட்டிருக்கேன்னு சொன்னானாம் இதுல மூணாவதா பதில் சொன்னவருதான் தான் சிந்தனை தொலைநோக்கு கொண்டது அப்படின்னு தன்னோட vision அ வெளிப்படுத்தியிருக்காரு நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அதுவாவே மாறுவீங்க அப்படின்னு கீதைகள் நமக்கு உபதேசம் சொல்லி இருக்கு அந்த விஷயத்தைத்தான் இந்த book ல இன்னும் தெளிவா சொல்லிருக்காங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களோட வெற்றிக்கு காரணமா இருக்கிறது அவங்களோட positive ஆன attitude ன்னு சொல்லலாம் அந்த attitude அ அவங்களுக்கு உள்ள கொண்டு வந்தது positive ஆன எண்ணங்கள்னு சொல்லலாம் அந்த எண்ணங்கள்தான் அவங்களோட செயல்களா பிரதிபலிச்சு வெற்றியை கொடுத்திருக்கு இதை இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க ஒரு demo பண்ணுவோம் அதாவது இப்ப நீங்க உங்கள ஒரு supervisor ஆ கற்பனை பண்ணிக்க போறீங்க அப்படி பண்ண பிறகு நான் இப்ப சொல்ற அந்த நாலு பேர்ல இருந்து யாருக்கு promotion கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு பக்கம் ஒரு secretary தன்னோட executive இடத்தை காலி பண்ண உடனே magazine படிக்க ஆரம்பிச்சுடுறாரு இன்னொரு பக்கம் இன்னொரு secretary executive இல்லாத time லயும் தான் executive க்கு help பண்ற மாதிரியான வேலைகளை செய்யறாரு இவங்க ரெண்டு பேர்ல as a supervisor ஆ நீங்க யாருக்கு promotion கொடுப்பீங்க doubt ஏ இல்லாம கண்டிப்பா அந்த இரண்டாவது நபருக்குதான் promotion குடுப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவதா இருந்த secretary யோட எண்ணம் அவங்களுக்கு உயர்வை குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே அந்த first secretary க்கு அவரோட thinking ஏ ஒரு முட்டுக்கட்டையா மாறி அவரை முடக்கி போட்டிருக்கு so உங்க எண்ணம் எந்த அளவுக்கு உங்கள celebrate பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் உங்கள celebrate பண்ணும் next உ give yourself a pep talk several times a day கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி author கிட்ட ஒரு salesmen தன்னோட வெற்றிக்கான secret என்னன்னு share பண்ணிருக்காரு அது என்னன்னா pep talk அதாவது இந்த motivational speakers எல்லாம் audience அ உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுற அந்த பேச்சுதான் இந்த salesman ம் அந்த pep talk எல்லாம் பார்த்து தன்னை motivate பண்ணி பொருட்களை தினமும் sale பண்ணுவாராம் ஆனா இந்த motivation லாம் சில மணி நேரத்துக்கு தான் தாக்குப்பிடிக்கிறதுனால மத்த நேரங்கள்ல ரொம்ப சோர்வாகவும் interest இல்லாமலும் காணப்படுவாராம்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

நீங்களே உங்கள தகுதியானவங்கன்னு முழுசா நம்பி உங்களையே உற்சாகப்படுத்துங்க அப்படி motivate பண்ற element pep talk ஆ தான் இருக்கணும்னு அவசியமில்லை அது உங்களுக்கு குடுக்கிற ஒரு gift ஆ இருக்கலாம் இல்ல ஒரு appreciation ஆ கூட இருக்கலாம் ஏன் ஒரு சின்ன smile ஆ கூட இருக்கலாம் ஆனா அப்படி பண்ணும் போது நீங்க உங்களையே தேத்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு drink brand தான் கோகோ கோலா இதைப்பத்தி தினசரி வாழ்க்கையில நிறைய good news அ நம்ம கேள்விப்பட்டிருப்போம்

ஆனா கோகோ கோலா எப்பவுமே உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு வகையில பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்களும் அத choose பண்ணிடேதான் இருக்க போறீங்க so இதுல கோகோ கோலா அப்படிங்கறது தன் வாழ்க்கைய முழுசா வாழ தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு சமம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா எல்லா சூழ்நிலைகளிலும் தான் best உ அப்படின்னு உணர்ந்து அதையே இந்த உலகத்துக்கும் sale பண்ற ஒருத்தன் கண்டிப்பா கோகோ கோலா brand மாதிரியே successful ஆ இருப்பான் அதுக்கு மாறா தான் standards அ குறைச்சுக்கிட்டு தன்னோட potential என்னன்னு புரியாம வாழுறவன் தன் வாழ்க்கைய முழுசா வாழாத sale ஆகாத ஒரு brand க்கு சமம் இப்ப நீங்களே உங்கள எந்த brand ன்னு decide பண்ணிக்கோங்க கடைசியா சொல்லணும்னா கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் tough ஆன situation ஏற்பட்டிருக்கும் ஆனா அப்படி இருக்கும்போது நீங்க உங்கள கீழ தூக்கிப் போட்டு இன்னும் காயப்படுத்திக்காம இவ்வளவு successful ஆன beautiful ஆன மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற soul க்கு இந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப simple தான்னு உங்கள நீங்களே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க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 அதாவது ஆரோக்கியமான முறையில ஒரே பக்கமா அது இயங்குச்சுன்னா உங்களுக்கு success அ அள்ளித்தரும் இதுவே மாறா தவறான முறையில இயங்குச்சுன்னா அது தோல்வியை கொண்டு வர்றதுல தயங்குனதே இல்லை so அப்படிப்பட்ட உங்க mind க்கு தேவைப்படுற பொருளெல்லாம் கொடுக்கிறது நம்மளோட சூழல் அதாவது நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல நிறைய செயல்பாடு உங்க conscious அப்படின்னு சொல்லப்படுற கவனம் நிறைஞ்ச அந்த யோசனையும் ஆழ்மனசையும் அதிகமாவே பாதிக்குது எப்பவும் நீங்க வேற ஒரு country லயோ இல்ல வேற ஒரு சூழல்லயோ வளர்ந்திருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா அப்ப நீங்க எடுத்துக்கிற உணவும் உங்களோட உடையும் உங்களோட வேலையும் இப்ப இருக்க மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான பதில் no தான் so நம்மளோட சூழ்நிலையும் நம்ம எண்ணங்கள பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத உண்மைதான் அந்த சூழல நம்ம மாத்தி அமைக்கறது மூலமா

உங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இந்த எண்ணம் உங்க சூழல்ல இருந்து பாதிக்கப்பட்டு உருவான வெளிப்பாடுதான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுல rocket ஓட்டுவோம், நிலவ கையிலே பிடிப்போம், வானத்தில பறப்போம், மிதப்போம்னு நிறைய ஆசைகளை நிஜமாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியே வெளிப்படுத்தியிருப்போம் ஆனா இதுவே கொஞ்சம் பருவங்கள் மாதிரி நம்ம வளர்ந்த பிறகு இதெல்லாம் reality ல நடக்காது அப்படிங்கிற விஷயத்த உங்களோட சூழல் உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிருக்கும்

அப்படிங்கிற பயத்தினாலயே வெளிப்படுத்தாம இருக்கும் நம்ம வாழ்க்கையிலே பார்க்கிற மனுஷங்க மொத்தம் மூணு விதம் முதல் group உ தன்னால இதை செய்ய முடியவே முடியாதுன்னு சொல்றவங்க அதாவது அவங்களே அவங்க இதை செய்யறதுக்கான சக்தி நம்மகிட்ட இல்லை இதை நம்மளால பண்ண முடியாது அப்படீன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க கூடவே success அப்படிங்கறது அதிர்ஷ்டமானவங்களுக்கு மட்டும்தான் நடக்குற ஒரு அற்புத செயல்னு அதை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க உதாரணத்துக்கு இப்ப ஜாக்ங்கிற ஒரு நபர் ஒரு company ல நிர்வாகியா இருக்காரு அவருக்கு அவரோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நிறைய சம்பளமும் கிடைக்குது ஆனா அவர் செய்ற வேலை manager செய்யறதை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த பண்புக்கு அவர் கண்டிப்பா அந்த company யோட director ஆவே தன்னை உயர்த்திக்க முயற்சி பண்ணலாம் ஆனா நம்மெல்லாம் எப்படி director ஆகுறது அப்படிங்கிற தயக்கத்தினாலேயே அவரு பல வருஷமா அந்த manager பதவியிலேயே தேங்கியிருக்காரு இதுல அவர் வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்காரு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 இந்த group ல இருக்க நிறைய பேரு நல்ல அறிவான முடிவுகளை எடுப்பாங்க ஆனா அத செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே அத விட்டுட்டு கம்மியான தகுதிக்கு குறைஞ்சு போயிடுவாங்க உண்மைய சொல்லப் போனா இந்த group மக்கள்

அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறவங்களா இருப்பாங்க இவங்க success அ சுவைச்சு success லயே வாழுற மக்கள் நம்ம பாக்குற நிறைய விஷயங்கள்ல top ல இருக்குறவங்களும் இவங்க தான் தங்களோ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வெற்றிக்கான துவக்கமா பாக்குற மனப்பான்மை நிறைஞ்சவங்களா இருப்பாங்க ஏன் மத்த group ல இருக்கிறவங்களும் இவங்கள பார்த்து பொறாமைபடக்கூடிய மாதிரியான வெற்றியை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க மத்த ரெண்டு group ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த ரெண்டு group ஆட்களும் ஒரு தடவையாச்சும் இந்த group ல இருக்கணும்ன்னு ஆசைப்படுவாங்க ஆனா இவங்க அதை வாழ்ந்தே காட்டுவாங்க இந்த group ல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தேவைப்படுது ஏன் அத நம்ம எல்லாராலயும் பண்ண முடியும் ஆனா நம்ம பண்ண மாட்டோம்

அது என்ன அவ்ளோ பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இப்ப நீங்க நல்லா பழகுற உங்க friends கிட்ட போயிட்டு நீங்க உங்க company யோட vice president ஆ ஆகணும்னு சொல்லுங்க அதுல எத்தன பேரு சிரிக்காம இருக்காங்கன்னு பாருங்க அதுல எத்தன பேரு இதெல்லாம் நடக்குமா என்ன விளையாடுறியான்னு உங்கள கிண்டல் பண்ணாம இருக்காங்கன்னு பாருங்க அப்படி தவறான comments ஏ உங்கள முடக்கி போடுறதுக்கான சக்தியைக் கொண்டது இந்த மாதிரியான வாக்கியங்கள் நிறைய வெற்றியைப் பார்த்தவங்க வாயில இருந்து கண்டிப்பா வராது so உங்களுக்குள்ளே ஒரு தற்காப்ப உருவாக்கிக்கோங்க அது இந்த மாதிரியான மக்களோட வாயில இருந்து உங்களோட goal ஐயும் கொள்கைகளையும் தப்பிக்கிறதுக்கு ஒரு strong ஆன ஆயுதமா வச்சுக்கோங்க எல்லாத்துலயும் ஒரு படி அதிகமா போங்க அப்பதான் நீங்க சாதாரணமான மக்கள் கூட்டத்திலிருந்து சிறந்தவனா மாற முடியும். மார்க் ஸக்கர்பெர்க், பி. வி சிந்து, சாய்னா நேவால், அனிருத் இவங்க எல்லாருமே தன்னோட இளம் வயசிலேயே இவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க அனுபவம் மட்டுமே காரணம் இல்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க வளர்த்துக்கிட்ட அந்த பலம்தான் இந்த ஆட்டு மந்தைகள்ல முன்னாடி போற ஆட தொடர்ந்து தலைய கூட நிமிர்த்தி பார்க்காம போற வழியில பள்ளம் ஏதாச்சும் இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்காம பின்னாடி வர ஆட்டுக்கூட்டம் அந்த ஒரு ஆடை நம்பியே போகுமாம் அதுக்கு positive ஆன வெற்றின்னா என்னன்னு தெரியாது ஒரு பெரிய உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றிய பத்தியும் தெரியாது so அப்படிப்பட்ட ஆட்டுமந்தையில நீங்களும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு percent successful ஆன third group ல உங்களால நுழைய முடியாது next உ make it a rule to seek advice from people who know உண்மைய சொல்லப் போனா யாரெல்லாம் அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அவங்கல்லாம் நிஜத்துல ரொம்ப humble ஆவும் உதவி செய்ய தயாராகவும் இருக்காங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவங்க அவங்களோட success ஐயும் வேலையிலயும் சீரா இருக்கிறதாலயும் மத்தவங்களோட வாழ்வாதாரத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் தானாவே அவங்களுக்குள்ளே இருக்கு ஆனா நம்ம ஊரில நம்ம பாக்கற சினிமால இந்த successful ஆன ஆளுங்கள தவறாவே சித்தரிச்சுட்டுத்தான் வர்றாங்க ஒண்ணு அவங்கள திமிரு பிடிச்சவங்களாகவோ இல்ல அதிகமா மத்தவங்களுக்கு கெட்டது செய்யறவங்களாவோதான் காட்டறாங்க ஆனா உண்மையிலயே இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் ஒருத்தவங்களோட குணத்தோட வெளிப்பாடா இருக்கே தவிர success ஓட வெளிப்பாடு இல்லன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க அவங்களோட சூழலப் பயன்படுத்தி வெற்றிய உங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கான மூணு முக்கியமான வழிகளைத்தான் இந்த book ல சொல்லியிருக்காங்க number one do circulate in a groups உங்க நண்பர்கள் group அ பெருசு பண்ணிக்கோங்க அது மூலமா நீங்க தினசரி வித்தியாசமான மக்களை பாக்கறதோட அல்லாம அவங்களோட success story அ தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வெற்றிக்கும் அது மிகப் பெரிய காரணமா இருக்கும் நம்ம எல்லாருமே social animals தான் அதாவது மக்களோட இருக்க உரையாடல்தான் நமக்கு ஒரு பெரிய தீனியா இருக்கு அப்படி இருக்கும்போது மக்களே நம்ம பெரிய பலமா பயன்படுத்திக்கறதுல என்ன தப்பு இருக்கு next உ number two make new friends தினசரி நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு புது உறவுகளை உருவாக்குங்க அது உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அதிகரிக்கும் கூடவே சேர்ந்து உங்க அறிவாற்றலையும் விரிவுபடுத்தும் next உ number three do selections who have views difference from you

மாறுபட்டாலுமே அப்படி வர சண்டை ஆரோக்கியமாவும் உங்க ரெண்டு பேருக்கும் பயனளிக்கிறதாவும் இருக்கும் இதெல்லாம் தாண்டி யாரு முக்கியமே இல்லாத விஷயத்த பெருசுபடுத்திட்டு நீங்க எப்பயோ பண்ண ஒரு சின்ன தப்புகளை வச்சு உங்களை label பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்களை விட்டு தள்ளி நின்னு தன்னோட எண்ணங்களை healthy ஆ நாளுக்கு நாள் உயர்த்திட்டு போறவங்களை நண்பர்களா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம மக்களை பத்தியும் உங்களை பத்தியும் அதிகமா பேசுங்க அதாவது தவறா புரணி பேச சொல்லலை ஆனா அவங்க கிட்ட இருக்க நல்ல qualities அ பத்தியும் ஆஹ் hello ma'am ஆரியம் ஹெல்த் கேர்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு என்ன வேணும் ma'am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 ஓ okay ma'am எல்லாரும் busy ஆ இருந்ததனால ஒரு வேளை எடுத்திருக்க மாட்டாங்க ஆனா வந்து ஆஹ் ma'am உங்களுக்கு இப்ப வந்து medical insurance போடணும்ன்னு சொன்னீங்க அப்படித்தானே ma'am அஹ் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எவ்வளவு amount க்கு போடணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஆஹ் ma'am இப்போ இப்போ என்னன்னா இப்போ என்னோட age வந்து பார்த்தீங்கன்னா twenty one twenty one ஆ ma'am பதினெட்டு வயசுக்கு அப்புறமாவது medical insurance போடலாம் ஆஹ் okay ma'am health insurance வந்து twenty one age க்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு

ஆஹ் okay ma'am okay ஆ அப்புறம் இங்கே இப்போ குட்டீஸ்க்காக insurance எல்லாம் அங்கே ஒண்ணுமே கிடையாதா ma'am